இவங்கள சுத்தி மரங்கள் நிக்குது பாறைகள் இருக்குது.

அது பக்கத்துலயே ஒரு ஆள் நிக்குறாரு கீழ ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கிறாரு.

பக்கத்திலேயே ஒரு ஆளு ட்ரம்ஸ் வாசிச்சிட்டு இருக்காரு.

இந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ் ஆங் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது.

ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருக்காங்க வால்ல பாதிங்கனா சுட்சுபோர்டு இருக்கு.

இந்த டோர்ல நம்பர் போட்டிருக்காங்க ஃபோர் பார் செவண்டி த்ரீன்னு இது ஒரு வைத்தியசாலை.

உள்ள லைட்டிங்ஸ் எல்லா போட்டுருக்காங்க.

நெறய ரேக் இருக்குது. அதுல ஒவ்வொரு பிராண்டட்ல ஷூஸ் வச்சிருக்காங்க.

இந்த தெப்ப குளத்துல நல்ல பாசி புடிச்சிருக்குது.

பிரெண்ட்ல பாத்தீங்கன்னா நெறைய பேரு உட்கார்ந்திருக்காங்க.

அதிலேயே காண்டாக்ட் நம்பரும் வச்சிருக்றாங்க.

இதுல வந்து ஹோட்டல் சமுத்திரான்னு ஒரு ஹோட்டலும் இருக்குது. நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க.

அந்த மலய சுத்தி நெறய மரங்கள் எல்லா இருக்குது. குட்டி குட்டி பாறைகளு இருக்குது.

மெடிக்கல் ஷாப் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நிக்கிறாங்க.